வெளில வந்து ஒரு பைக் நிக்குது.

இந்த கடைக்கு பிரண்ட்ல வந்து ரெண்டு பேர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க.

ஆ அவர் வந்து அந்த கடையை பாத்துட்டே இருக்கேரு.

இது வந்து ஒரு டான்சிங் ஸ்டுடியோ .

ஒருத்தர் வந்து ன்அ கடையில போயி திங்ஸ்ஸ வாங்கிட்டு இப்பதான் வெளியில வராரு.

ஒரு பொம் ஒரு பொம்ம வந்து பேண்ட் சர்ட் போட்டத வெளியில வச்சிருக்காங்க.

இதுக்கு வெளியில வந்து நெறைய படி இருக்குது.

இங்க வந்து ஒரு சேர் வெளில போட்ருக்காங்க.

இங்க வந்து நறைய செடி எல்லாம் வச்சிருக்காங்க.

இந்த செடிய சுத்தி நறைய மரங்கள் பெருசா வளர்ந்து நிக்குது.

இங்க நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் வாங்கிட்டு போன்பெ பண்ணலாம்.

அவருக்கு பக்கத்துல உள்ள ஒருத் ஒருத்தர் வந்து வாட்ச் கட்டிருக்கியாரு.

ஒரு சேர் வந்து வெளில இருக்குது.

ஒரு செடி வந்து நல்ல பெருசா வளர்ந்துருக்கு அதுல வந்து பூ பூத்துருக்குது.

இந்த கடையில வந்து கண்ணாடி இருக்குது.

அவர் வந்து நீல கலர் ஷர்ட் வச்சு போட்டிருக்காரு.

இது வந்து ஒரு பைக்கு கட.

இந்த டேபிள்ல நெறைய பாட்டில்ஸ் எல்லாம் அரேங்ஞ் பண்ணி வெச்சிருக்காங்க.

இங்க வந்து நெறய பேரு வேல செய்யாங்க இங்க ஒருத் ஒருத்தர் வந்து எழும்பி நிக்காரு.

இது வந்து ஒரு ரோடு .

இதுல வந்து ரோட் ஓரத்தில நெறய பேர் சின்ன சின்ன கட வெச்சிருக்காங்க.

சுத்தி நெறைய மரங்கள் பெருசா வளந்து நிக்குது.

இங்க இருந்து பாக்கும்போது மல தெரிது.

இந்த பிளைட் வந்து தரையில வந்து நிக்குது.

இந்த கடைக்கு பக்கத்துல வந்து ஒரு மரக்கடை இருக்கு அங்க வந்து மரத்தையெல்லாம் அடுக்கி போட்ருக்காங்க.

இந்த கடைக்கு முன்னாடி ரெண்டு பைக் வந்து பார்க் பண்ணிருக்காங்க.

இது வந்து நிறைய பைக் வந்து பார்க் பண்ணி இருக்காங்க.

மூணு பேருமா சேந்து செல்ஃபி எடுத்துட்டுருக்காங்க.

இதுல வந்து நெறைய மான் இருக்குது.

அந்தமான் வந்து நறைய ஆகாரத்த சாப்பிட்டுட்டுருக்குது.

இங்க வந்து ஒரு மெஷின் இருக்குது.

இந்த வீட்டுக்கு வந்து கரண்ட் கனெக்சன் இருக்குது இங்க நிண்டு பார்க்கும்போது பிரெண்டுல வந்து ஒரு டியூப் தெரியுது.